கட பேருக்கு கீழ ஃபோன் நம்பர் எழுதிருக்காங்க.

நறைய பெரியவங்ளு குழந்தைங்ளு ஃபங்ஷன்ல கலந்துட்ருக்காங்க.

ரோட்டோட எடது பக்கத்துல பெட்ரோல் பங்க் ஒன்னு இருக்கு.

அதுல ரெண்டு மூணு பேரு நின்னுகிட்டு இருக்காங்க.

இதுல ஒரு வர்க் ஷாப்ப பாக்கலா.

கார்க்கு கீழ ஒரு காட் போர்ட் இருக்கு.

நெறைய லாரிய நிறுத்தி வச்சிருக்கிறத பாக்கலா.

பாதி பொருட்கள தரையில அடக்கி வெச்சிருக்காங்க.

சீலிங்க்ல சி_சி_டி_வி கேமராவு ஃபேனூ மாட்டிருக்காங்க.

மொட்ட மாடில சின்டெக்ஸ் பக்கத்துல நெறைய சேர் இருக்கு.

இது கொழந்தங்க வெளயாட்ற பொருட்கள விற்பன செய்ற கட.

இதுல ரெண்டு வீடு இருக்குறது பாக்கலா.

இதுல மீன்கள விக்கிற ஒரு மீன் மார்க்கெட்ட பாக்கலா.

கடைக்கு முன்னாடி அப்துல்லா ஸ்போர்ட்ஸ்னு எழுதிருக்கு.

கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதிக்கு ரோட் ஒன்னு தெரிது.

பேர்ட்ஸ் வெளையாட்றதுக்காக குச்சிகள கீழ தொங்க விட்டிருக்காங்க.